வணக்கம் ஸ்ரீகலா வணக்கம் குணப்ப்ரியா வணக்கம் கவுதமி வணக்கம் கவுதமி வணக்கம் குணப்ப்ரியா வணக்கம் ஸ்ரீகலா

ஆ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கவுதமி ஆஹ் நல்ல விஷயம் தாங்க நம்ம அத பத்தி பேசுவோம் ஸ்ரீகலா நீங்க என்ன நினைக்குறீங்க இத பத்தி நல்ல விஷயம் தான் குணப்பிரியா இத பத்தி நான் நிறைய தெரிஞ்சிக்கநுன்னு ஆசப்படறேன் நீங்க சொல்லிங்கண்ணா நல்லா இருக்கும் ஆஹ் நாங்க மூணு பேருமே நம்ம தெரிஞ்சத கொஞ்சம் பகிர்ந்திக்கலாம் சரிங்களா கவுதமி ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா குணப்ரியா ஆஹ் உங்களுக்கு இதுல விருப்பம் தானே ஸ்ரீகலா கண்டிப்பா கண்டிப்பா இதுல இதோட இத தெரிஞ்சிக்க நான் ரொம்ப ஆர்வமாவே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்றன் உங்களுக்கு தெரிஞ்தெல்லாம் நீங்க சொல்லுங்க. ஆஹ் இப்ப நான் வந்து செம்மை கரும்பு அப்பிடின்னு ஒன்னு சொல்லுவாங்க அத பத்தி எதாவது ஆஹ் உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீகலா

கரும்பு சாறு இருக்குல்லயா கோடை காலத்தில கரும்பு சாறு குடிக்கிறத்துக்கு எதமா இருக்கும் அத மட்டும் எங் அப்பா எனக்கு வாங்கி தருவாங்க இவ்ளவு தான் எனக்கு தெரியும் செம்மை கரும்பு பத்தி நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்ல அப்பிடின்னா என்ன குணப்ரியா?

இது என்னன்னா வந்து குறைவுடன் மிகுதி என்ற ஒரு ஆஹ் திட்டத்தின் மூலமா தான் வந்து இந்த செம்மை கரும்பு அப்பிடிங்குறது வந்து உற்பத்தி செய்வாங்களாம் இத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா கவுதமி ஆஹ் எனக்கு தெரிஞ்சது கரும்புல ரெண்டு வகை ஒன்னு கரும்பு இன்னொண்டு ஆழ கரும்பு இன்னொன்று பணி கரும்பு எதுக்கு அப்படி சொல்ராங்கண்ணே எனக்கு தெரியாது ஆனா ஆழ கரும்பு சொல்லும்போது அத நம்ம பல்லாலே கடித்து இழுக்கத்துக்குள்ள பள்ளே வலிக்கும் இன்னொன்னு பணிகரும்பு சொல்வாங்க க அது வந்து பொங்கல் காலங்கள்ல அது தான் வந்து சாப்பிட்றத்துக்கெல்லாம் தருவாங்க அந்த பொங்கல்ல வெச்சி படைப்பாங்க அத பத்தி எனக்கு தெரியும் நீங்க வந்து எதோ செம்மை கரும்பு என்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேல அது செம்மீறநிறமாக இருக்கிற கரும்புனால தால செம்மை கரும்பு என்று சொல்றாங்களோ அப்பிடின்னு தோணுது இத பத்தி நீங்களே சொல்லுங்க ஸ்ரீகலா தெரிஞ்சா கொஞ்சம் கேட்டு பாருங்க ஸ்ரீகலாஉங்களுக்கு இத பத்தி எதாவது தெரியுமா? இல்ல எனக்கு செம்மை கரும்பு பத்தி ஏதும் தெரியாது போல பிரியா நீங்க சொல்லுங்க நாங்க தெரிஞ்சிக்கிறோம். செம்மை கரும்பு அப்பிடிங்கிறது வந்து அது ஒரு கரும்பு கிடையாது அது ஒரு சாகுபடி முறை

கரும்போட வகைன்னு நினைச்சிகிட்டினங்க இல்ல ஒரு சாகும்படிண்ணு உங்களால போல இதுவும் ஒரு சாகுபடி முறை தான் கவுதமி ஸ்ரீகலா கவுதமி உங்களுக்கு எதாவது இத பத்தி தெரிஞ்சா சொல்லுங்களேன் கரும்பு பத்தி சொல்லனும்னா ஆஹ் நீங்க சொல்ற மாதி கரும்புலே நெறைய வகை இருக்கு எங்க வீட்ல வயல்ல கரும்பு போடும் பொது நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன் அதோட ரக தான் வந்து

ஆஹ் ஒரு கரும்புக்கு வந்து நிறைய தரமாதி இருக்கும் இன்னொரு கரும்புக்கு வந்து கம்மியா தரமா இருக்கும் இன்னொன்னு ஒரு ஒரு இதுக்கு வந்து மருந்து அடிக்கிறது வந்து கரும்போட வகை வந்து இருக்கு ஆனா அது எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல நான் எனக்கு தெரிஞ்சி கொஞ்சம் சின்ன தெரியும் ஆஹ் அவ்வளவு தான் எனக்கு தெரிஞ்சது குணப்ரியா. ஆஹ் ஸ்ரீ ஸ்ரீகலாஉங்களுக்கு எதாவத தெரிஞ்சத நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டிப்பா குணப்ரியா இந்த கரும்பு பயிற்ற பட்டங்கள் பத்தி நான் சொல்லணும் நினைக்கிறன் முதல்ல december january இந்த மாதங்கள்ள தான் வந்து முதல் பட்டமாகும் february march நடு பட்டமாகவும் april may என்றத பின் பட் டமாகவும் இதுல வந்து பிரிச்சிருக்காங்க நம்ம கரும்பு சாகுப்பொடி வந்து may december ல இருந்து may மாசம் குள்ள தான் வந்து நடக்குது அதனால தான் கோடைகாலமான may மாதத்திலயும் june மாதத்திலயும் நமக்கு இதுல வந்து பிரிச்சிருக்காங்க கரும்பு சாறு கரும்பு இதல்லாம் நிறையவே கிடைக்கிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த கரும்புக்கு போடுற ஓரம் அந்த நிலத்த உழுவது இத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா கவுதமி ஆஹ் எனக்கு தெரியும் ஆஹ் கரும்புக்கு போடுற ஒரணா எனக்கு தெரிஞ்சு வந்து வும் பொட்டாசும் கலந்து போடுவாங்க ஆஹ் போடுவாங்க

கரும்பு வந்து துண்டு துண்டா வெட்டணும் அந்த கணுவ தெரிஞ்ச வரையே correct வெட்டணும் அத வெட்டி ஒரு நம்மளோட கைல அந்த சின்ன ஒரு பகுதியா தான் இருக்கும் கரும்பு அளவு நடுவுக்கு இருக்கலாம் அத என்னபண்ணுவாங்கன்னா அந்த இது மாதி காண மாதி கிளிப்பாங்க அத வந்து காணணு சொல்லுவாங்க அந்த இயந்திர வாகனத்தை வெச்சி எங்க வீட்ல எல்லாம் சைவாங்க

ஆஹ் கரும்ப ஒரு இடத்தில மட்டும் தனியா வெட்டி தோள நீக்கிட்டு கரும்ப வெட்டுவாங்க வெட்டி வெத கரும்பு அப்பிடின்னு சொல்வாங்க அத எடுத்திட்டு போயிட்டு ஒரு

கொட்டிக்கிட்டே போவாங்க எர் வேலயாட்கள வெச்சி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு காண்லயும் கரும்ப வந்து எடுத்து எடுத்து ஆஹ் நடு பட்டே இருகாங்க கரும்ப வந்து கொஞ்சம் மேல பார்த்த மாதியும் கொஞ்சம் உள்ள அமுங்கின மாதி வெக்கணும் அப்படி வெச்சிகிட்டே நெறைய போகும்போது கரும்ப வெச்சதுக்கு அப்புறம் தான் தண்ணியே விடுவாங்க ஆஹ் அத பத்தி எனக்கு தெரியும் குணப்ரியா உங்களுக்கு எதாவது தெரியுமா? ஆஹ் இதுக்கு வந்து நம்ம கரும்பு போட்றோம் அப்பிடின்னா அதுக்கு ஒரு மூலதனமே வந்து அந்த நிலத்த தயாரிக்கிறது தானே அதாவது வந்து ஒரு கரும்பு போட்றோம் அப்பிடின்னா அதோட நிலம் எப்படி இருக்கனும் அப்பிடிங்கிற பத்தி எனக்கு கொஞ்சம் இல்லேன்னா வந்து அந்த நிலம் வந்து நல்லா குலுங்கனும் first ஒரு ஏற வெச்சி நல்லா உளுந்து அது வந்து மண்ணு ஆஹ் அந்த குழி எப்படி இருக்கணும்னா வந்து முப்பது சென்ரிமீட்டர் ல வந்துஆழமாக இருந்து அந்த மண்ணு வந்து ரொம்ப மிருதுவா இருக்கணுமாம் அது இந்த மாதி இடத்துளெல்லாம் வந்து பண்ணுவாங்கலாம் வந்தல் இல்லேனா வந்து வந்தல் மாதி இருக்கிற

அதாவது நல்லா உன்ரி வெக்கணுமாம் அப்ப தான் வந்து நல்லா வளருமாம் இல்லேன்னா வந்து அது நல்லா வளராதாம் ஆஹ் இது தான் எனக்கு தெரியும் கவுதமி ஆஹ் சரிங்க உங்களுக்கு எதாவது தெரியுமா உம் ஸ்ரீகலா

அதுக்கு எதாவது வழி இருக்குமா ம் இப்போ இயற்கை உரமாகவே சில பயிர்கள்லாம் நகரத்துல விளைவிக்கிற மாதிரி கரும்பையும் நம்மளால வளர்க முடியும் அப்பிடின்னு நீங்க நினைக்கிறீங்களா கவுதமி ஆஹ் எனக்கு தெரிஞ்சளவு இயற்கை உரம் ல தான் வ வளக்கலாம் இயற்கை உரமும் போடலாம் அது முன்னாடி அந்த செயற்கையானதும் போடலாம் ஆனா செயற்கையான பொருள் இல்லேனா கரும்பு வந்து நீண்டு வளராது அந்த கரும்புக்கு வந்து என்ன தெரியுமா வெனும் ஆஹ் அந்த யூறியா வெப்பாங்க யூரியாவ எதுக்கு வெக்கிறாங்கன்னா அந்த கரும்பு வந்து ரொம்ப குட்டையாகிட கூடாது நல்ல வ வளர்ச்சியும் நல்லா இருக்கணும் அதோட உள்ளுக்குள்ளேயே வந்தும் நல்லா சதைபற்றா இருக்கனும் அப்போ தான் வந்து அந்த கரும்பு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சதை பற்றா இருந்தா மட்டும்தான் அது சக்கர அனுப்பும் பொது நமக்கு தேவையான சக்கரை எடுத்துக்க முடியும் இதே வந்து நம்ம இயற்கை ஊரத்திலும் போடலாம் இருந்தாலும் அது வந்து சே செயல்படல இயற்கை ஊரம் மட்டுமே பத்தல அப்படின்னா செயற்கை ஊரம் கண்டிப்பா வெச்சே ஆகணும் அப்டின்னா அது எப்பங்க ஏன்னா கரும்பு நல்லா வளரனும் ஆஹ் அந்த ச சாறு புலியும் பொது நமக்கு தேவையான அளவு சாறு வரணும்னா அதுக்காக Urius கண்டிப்பா வெப்பாங்க யூரியா தான் அதுக்கு வந்து first கு வெப்பாங்க அந்த போட்டாச்சு கூட எப்பயாசிச்சும் ஒரு time வெப்பாங்க யூரியா எப்பேமே ஒரு ரெண்டு வாட்டி வெச்சிடுவாங்க அது எனக்கு தெரியும் ஆஹ் அதே மாதிரி நம்ம வீடுகல்ல இருக்கிற அந்த எடுத்து வந்து வைக்கும் பொது அதும் ஆஹ் ஆ வந்து correct ஆ இருக்கும் இத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா குணப்ரியா ஆஹ் எனக்கு இத பத்தி கொஞ்சம் தான் தெரியும் கவுதமி ஏன்னா வந்து எனக்கு வந்து அதிகமா தெரியாது இதல்லாம் ஆனா வந்து ஆஹ் வாடி தோட்டம்னு சொல்றங்கள்ல அங்கிருந்து கூட இது போல வந்து நம்ம விளவிக்கலாம் அப்பிடிங்றமாதி நான் பார்த்திருக்கேன் ஏனா வந்து மாடில போயி ஒரு சின்னதா ஒரு பாண மாதிரி எதாவது வெச்சி அதுல வந்து ஊன்றி வெச்சா அப்பிடின்னா வந்து நல்லா வளர்ந்திருந்தது எங்க பக்கத்து வீட்டு காரங்க போட்டிருந்தாங்க நல்லா வளர்ந்திருந்தது மண்ல நானே நினைச்ச நிலத்தில மட்டும் தான் வளரும் அப்படின்னு நினைச்ச அப்படியில்லாமா அது எதுல வெச்சாலும் வளரும் அப்படிங்கிறத அப்பத்தான் எனக்கு தெரிஞ்சிது உங்களுக்கு இத பத்தி எதாவது தெரியுமா ஸ்ரீகலா கண்டிப்பா கவுதமி இத பத்தி எனக்கு எதும் பெரிசா தெரிஞ்ச மாதிரி

brasil வந்து எழுநூற்றிஐம்பத்துஏழு புள்ளி ஒரு டன் குடுத்தா நம்ம இந்தியா நாடு அதில பாதியானா முந்நூற்று எழுபத்து புள்ளி முண்ணுற்றி எழுவது புள்ளி ஐந்து டன் உட்பத்தி கொடுக்குறாங்க ஆஹ் இனொரு விஷயம் கவுதமி இத நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்தணும்னு தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறன் கரும்பு சாது போடி செய்யிற தாள மண்ணரிப்பு ஏட்படும் மண்ல உள்ள வள எல்லாம் வந்து குறைஞ்சிடும் அப்பிடின்னு சொல்லி சிலர் சொல்லி நான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்

அப்படியெல்லாம் ஏதும் கிடையாது எர் மண்ணோட இதல்லாம் வந்து அதிகமா போகாது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தடவ வந்து நம்ம வந்தப்ப பயிர்ல வந்து சாது போடி பண்ணிட்டோம் அப்படின்னா அத வந்து மூணு எர் மூணு போதும் அப்படி இல்லேனா நாலு போகும் பொது அதிலிருந்து நம்ம கரும்பு எடுக்க முடியும் கரும்ப நம்ம ஒரே ஒரு தடவ வெத வெத போட்டோம் அப்பிடின்னா அத வந்து நமக்கு நன்மையே தான் தரும் ஆஹ் கரும்பு வந்து அந்தளவுக்கு வந்து எதையுமே பாதிக்காது ஆனா என்ன நீர் பாயிர்ச்சள்ள தான் கொஞ்சம் இதா இருக்கும் இத தவிர வெற ஏதும் அப்படியெல்லாம் கிடையாது மன்னரிப்பெல்லாம் ஏதும் ஏட்படாது மண் மண்ணரிப்பு ஏட்படாது அதேமாதிரி கரும்பு எந்தளவுக்கு பாதிப்பு அடையாது எனக்கு தெரிஞ்சு நெறைய உயிரினங்கள் வாழ்வதுக் கூட கரும்பு அதிகமாக தேவைப்படும் அந்த எலி இதல்லாம் வந்து கரும்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா அரிச்சி வெச்சிடுக்குமே ஆஹ் அதுக்கு மருந்தெல்லாம் எல்லாருமே இது பண்ணுவாங்க திவ எர் தீவன பயிரையோ அது மாதிரி எதாவது வெப்பாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மன்னரிப்பெல்லாம் ஏட்பட்டது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைலேமே கரும்பு தான் வந்து ஒரு ஏன் எலியே சாது போடியாவே இருக்கும் நம்ம நெல்ல விட கரும்ப வந்து அவங்க நெறைய பெரு முன்னாடியே வெச்சிருந்தாங்க இப்போ எல்லாருமே நெல்லுக்கு மாறிட்டாங்க அது என்னானு எனக்கு தெரியல மற்ற படி கரும்பு நல்ல சாது போடி தான் ஆஹ் இத பத்தி நீங்க எதாவது நினைக்குறீங்களா குணப்ரியா? ஆஹ் நான் நினைக்கிறேன் பேர் என்ன அவங்க சொன்னதே எனக்கு எர் என்னன்னே தெரியல ஏனா வந்து இதுவரைக்கும் வந்து கரும்பு வந்து எப்படி சொல்றது மண்ணரிப்பு ஏட்படுத்தும் அப்படியெல்லாம் கிடையாது அதும் எல்லா பயிர் போல தான் அதுவுமே வந்து ஒரு நல்ல பயிர் தான். இது வந்து எப்ப நான் நம்ம நாட்டுக்கு முதல் முறையா வந்திச்சி அப்பிடின்னு பாத்தோம்னா வந்து கி. மு ஐநூறு ஆண்டுன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப தான் வந்து கரும்பு வந்து இந்தியாவிட்கே வந்து first ஆ முதல் முறையா வந்து அறிமுகம் படித்திருக்காங்க ஆஹ் அதுதான் இது முன்னாடி முதல் முதல்ல எங்க வந்து பயிரிடப்பட்டது அப்படின்னா சொல்லுவாங்க அந்த இடத்தில தான் வந்து முதன் முதலா வந்து பயிர் இட்டிருக்காங்க அதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்திச்சாம் இந்தியாவுல இந்தியாவுக்கும் இந்த கரும்புல இருந்து வெறும் இது சக்கர அப்புறம் வெல்லம்லாம் சொல்வாங்க அதல்லாம் தயாரிப்பாங்களாம் அதெல்லாம் தயாரிக்கிறதுல வந்து இந்தியாவை விட பிரஸிலும் சீனாவும் தான் முதலிடம் முன்னாடி வஹிச்சுக் கிருந்தது இப்ப அவங்களுக்கு நேரா வந்து இந்தியாவும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல எதாவது ஆட்சேபனம் இருக்கா ஸ்ரீகலா உங்களுக்கு இல்ல இல்ல எந்த ஆட்சேபனமும் எனக்கு இல்ல ஆஹ் இந்த பூச்சி தொல்லயெல்லாம் வந்து கரும்பு பயிருக்கும் இருக்குமாம் நான் கேள்வி பட்டிருக்கேன் வண்டெல்லாம் வந்து கரும்போட வேர்கள ஆப்பிட்ற தாள கரும்போட taste குறையும் கரும் கரும்போட ருசி குறையும் கரும்போட அந்த ஆஹ் விளைச்சல பாதிக்கும் அப்படின்னு சொல்லி வண் வண்டு சாப்பிட்டா அப்படி நடக்கும் அப்படி சொல்லி நான் கேள்வி பட்டிருக்கேன் இத பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா குணப்ரியா இல்ல

இல்ல நீங்க நீங்க சொன்னது உண்ம தப்பு அப்பிடின்னு எனக்கு தெரியல ஏனா வந்து நீங்க சொல்றதுல தான் எனக்கு தெரிது ஏன்னா வந்து எனக்கு தெரியாதுள்ள அதெல்லாம் நீங்க சொல்ல சொல்ல தான் இப்போ கவுதமியும் நீங்களும் சொல்லாம்தான் எனக்கு நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு என்னனு தெரில கவுதமி உங்களுக்கு எதாவது இத பத்தி தெரியுமா ஆஹ் எனக்கு தெரியும் ஏன்னா நெறைய பூச்சி வந்து அரிக்குன்ரோம் ஆஹ் அதுக்காகவே ஆஹ் அந்த இதுல வெப்பாங்க பூச்சி மருந்தெல்லாம் அடிபாங்க ஆஹ் அப்புறம் கரும்ப வந்து அந்த நரியல் நரினு அரண அப்பிடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து நல்லா கடிச்சி கோதரி வெச்சிடும் அப்பிடியெல்லாம் பண்ணும்போது கரும்பு அப்படியே வெட்டி முறிஞ்சி விழுந்திடுமா விழும்போது என்ன ஆகும் ஆஹ் அந்த கரும்பு நமக்கு தேவையில்லாமல் போய்டும் அப்ப அந்த கரும்பு காய்ஞ்சி போய்டும் waste ஆ போய்டும் அதோட மேல இருக்கிற தொகை வெச்சி தான் அந்த கரும்பு வந்து செழிப்பா இருக்கா இல்ல அது வந்து ஆஹ் மகப்பூரு கம்மியா இருந்தா தான் correct ஆ பார்த்து நம்மலால சொல்ல முடியும் நீங்க கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருங்க இதோ வந்துட்றன் ஸ்ரீகலா நீங்க சொல்லுங்க ஸ்ரீகலா ஆஹ் கவுதமி நான் தொடர்ரன் இந்த த கரும்பு பயிர்களுக்கு எல்லாம் வந்து நிறைய தண்ணி தேவ படும் அப்படி சொல்றாங்களே தண்ணி நிறைய இருக்குறச்ச வாழ்வியலுக்கு தண்ணி எப்படி ஆஹ் கஷ்டமா இருக்காதா கரும்பு பயிருக்கு சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தினா அதோட விளைச்சல் அதிகமாக வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா குண குணப்ப்ரியா ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் ஏன்னா வந்து கரும்புக்கு வந்து அதிகமான நீர் தேவை அதுக்கு வந்து நம்ம வந்து ஆஹ் ஒரு தொட்டு நீர் பாசனமா இருந்துச்சு அப்படினா வந்து

அதுவே என்ன பண்ணனும்னா யூரியாவையும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த கரும்பு வளர்வதற்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கும் எர் எத்தனை நாட்களுக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா வந்து பயற நம்ம நடவு செய்ரோம் இல்ல அதுல இருந்து பதினைந்து நாள்ள இருந்து முப்பது நாட்கள்ள இல்லன்னா வந்து ரெண்டு முதல் பக்க மூணு பக்க சிம்புகள் ஒன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டோம் அப்படின்னா அத வந்து அதை எடுத்துக்கிட்டு வழறதுக்கு கொஞ்சம் அதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஏன்னா பயிறு அப்படி என்கிறதும் ஒரு மனித உயிர் போல தான் விவசாயிகள் எல்லாருமே பார்ப்பாங்க இது உண்மைதானே கௌதமி ஆஹ் ஆமா பயிரெல்லாம் அப்படித்தான் பார்க்க முடியும் ஆஹ் தண்ணீர் விட்றதெல்லயும் கொஞ்சம் ஆஹ் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆஹ் சொட்டுநீர் அப்பிடி விடுவாங்க எனக்குத் தெரிஞ்ச வரையிலும் எங்களுக்கு சொட்டுநீர் பாசனம் அதிகமாக நாங்க பண்ணினது இல்ல ஆஹ் எங்க எல்லாருமே அவங்க அவங்க தனியா அந்த ஆஹ் மோட்டார் குழாய்ன்னு சொல்லுவாங்க அந்த வழியால தான் நாங்க வந்து தண்ணி பாய்ச்சுவோம் ஆஹ் தண்ணிய விடும்போது அதை ஒரு பாத்தி மாதி வயல்ல விடுவாங்க அப்போ நாங்க முன்னாடி கூற்றுவோம் அந்த ஆஹ் வயலுக்கு எவ்ளோ வேணுமா கைல ஓரளவுக்கு வெச்சிக்கிட்டு தான் அத கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வருவோம் அதோட அடி

எருவ கொடுக்கக் கூடாது எருவ வந்து direct கொடுத்தோம் அப்படின்னா அதோட ஆஹ் க அந்த ரசாயன தன்மை வந்து உடனே பாதிச்சிடும் அது வந்து எந்த அளவுக்கு நல்லதோ அந்த அளவுக்கு கெடுதலும் கூட அதனால கொஞ்சம் தள்ளி போடுவாங்க போட்டுட்டு தண்ணி பாய்ச்சும் போது தண்ணியோட கலந்த அந்த ஆஹ் கரும்பு பொது அது ஒண்ணுமே ஆகாது நீங்க நான் வந்து நிறைய தடவை போட்டிருக்கேன்

அதுதான் எருவை அது அந்த full ஆ அப்படியே observe பன்னிக்கும் அந்த கரும்பு வந்து தனக்குள்ள அத அந்த ஆற்றல் எல்லாத்தையும் உள் வாங்கிக்கும் எனக்கு தெரிஞ்சு அது தான் ஆஹ் இது வேற எதாவது தெரியுமா ஸ்ரீ கலா ஆஹ் கௌதமி நான் இப்ப சொல்றேன் அத பத்தி எனக்கு சரியா தெரியல ஆனா சமூக வளைய தலையங்கள்ள படிச்ச ஞாபகம் எனக்கு இருக்கு மொரிசியஸ் நாட்ல வந்து உலர்ந்த கரும்பு கரும்பு பட்டைகளை வெச்சு மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க அதாவது ஒரு டன் ஆஹ் உலர்ந்த கரும்புகளில்ல இருந்து பத்தாயிரம் GWH கூடுதல் மின்சாரத்தை தயாரிச்சு africa மற்றும் அத அத சுற்றி இருக்கிற நாடுகள்ல புதை வடிவ எறிள் பொருற்கள் இல்லாத நாடுகளுக்கு அத உற்பத்தி செஞ்சி விக்குறாங்க இதப்பத்தி நீங்க எதாவது தெரியுமா குனப்பியா ஆஹ் நீங்க சொன்னது எனக்கு கொஞ்சம் தெரியும் நானும் வந்து பார்த்திருக்கேன் ஏன்னா வந்து இப்போ கரும்பு நீங்க சொன்னிங்க இல்ல அத அதுல இருக்குற சாரெல்லாம் எடுத்துட்டு அந்த டச்சுன்னு சொல்லு வாங்க அல்ல அந்த நார மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு அந்த புத்தகங்கள்ல வர்ற பக்கங்கள் இருக்குள்ள அத தயாரிக்க வந்து இத பயன்படுத்துவாங்கன்னு நான் கேள்விப்பட்டு இருக்கேன் ஆஹ் அதோட அந்த அந்த நாறு மாதிரிஇருக்கிற அந்த தோல் எல்லாம் எடுத்து அத நல்லா அருவ

waste னு சொல்லுவாங்கல்ல அதத்தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது இல்லாம நான் எங்க ஆசிரியர் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் நீங்களும் இத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா கௌதமி ஆஹ் நான் கேள்விப்பட்டது இல்ல தான் கரும்புகள் சுமார் வந்து எட்டாயிரம் ஆண்டுகல் முன்னால தென் பசுபிக் தீவுல இருந்து கரும்பு வந்து முதல் முறையாக பயிரிடப்பட்டிருக்கு

ஆஹ் கி. மு நூறாம் ஆண்டில வந்து சீனாவுக்கு இது வந்து பரவினதுனால ஆஹ் சக்கர என்ற வார்த்த வந்து தமிழ் நூல வந்து சக்கரா என்று அப்படி சொல்றாங்க ஆஹ் கி. பி அனுரூற்று முப்பத்தாறாம் ஆண்டுல வந்து ஐரோப்பால அறிமுகப்படுத்தப்பட்ட கரும்பு அப்பிடி சொல்ரங்க இன்று இன்னைக்கு வந்து எருநூற்றுக்கு மேற்பட்ட நாடுகல்ல வந்து பயிர் செய்யப்படுது அப்பிடின்னு சொல்ராங்க உலக எர் உலகத்தில் வந்து எழுவது சதத்திற்கும் அதிகமான சக்கர வந்து கரும்பிலிருந்து தான் நமக்கு வந்து தயாரிக்கப்படுகிறது ஆஹ் தொண்ணுத் தொன்பது பாடல்ல இத பத்தி சொல்லி இருப்பாங்க அதாவது அதிகமான் என்ற சேர மன்னர் வந்து இந்த கரும்ப வந்து தமிழகத்துக்கு அறிமுக படுத்தினார் அப்படின்னும் சொல்றாங்க என்று வருது ஆஹ் வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஆஹ் ஸ்ரீகலா

விளைச்சல் வந்து மண்ணுக்கு நெறைய பாதிப்பு தருவதாகவும் என்னோட உறவினர் ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல

ஆஹ் நீங்க சொன்னது எனக்கு தெரியாது ஏன்னா நான் அதெல்லாம் கேள்விப்பட்டதில்ல ஆனா வந்து இந்த கரும்பு அப்படிங்கறது வந்து அந்த சாது போடி முறைல அந்த முதல் கருவணம் வந்து அறுவடை செஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அதோட பச்ச கலர்ல ஒரு மாதி இருக்கும்ல அதெல்லாம் வந்து எரிச்சிடுவாங்க வயலே எரிச்சிடுவாங்க அதை வெட்டிட்டு வயல்ல எரிச்சி என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து வயல்ல நீர் பாச்சிட்டு யாராவது கீழ்கரம்பு கொஞ்ஜோண்டு வச்சிருப்பாங்க அத அதாவது வந்து மற்றத்துக்கு எல்லாம் வேற தான் வேணும் இந்த கரும்புக்கு மட்டும் அதோட தண்டு திருப்பி வந்து நம்மளால திருப்பி சாது பொடி செய்ய முடியும்னு எனக்குத் தெரியும் முன்னாடி அத வெச்சி தான் சொல்றன் அதாவது வந்து என்ன பண்ணனும்னா வந்து